இது பெரும்பாலும் அடர் காடுகளில் காண இயலாதவற்றிற்கு காரணம் இதுதான் என அடர் கா காட்டுப்பகுதியில வந்து மனிதன் வாழல மனிதன் வாழ்ந்த இடத்துல அவர் அந்த பனை விதைகளை எடுத்துட்டு போயிருக்கான் பனைமரம் அப்படிங்கிறது மனிதனுக்கு முழுக்க முழுக்க எல்லா விதத்திலயுமே அவனுக்கு நன்மை தர்றதால அவன் சுற்றுப்புறத்திலேயே அதை நட்டு வளர்த்து பயன்படுத்தி வச்சிருக்கான் ரட்சனா நீங்க உங்களுடைய கூடுதல் தகவல் சொல்லுங்க ஆஹ் குணால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பனை மரத்தோட பயன்களை சொல்லலாம் கண்டிப்பா இப்போ பனைமரம் வந்துட்டு ஆஹ் இந்தியாவிலே இருந்து ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க அதாவது அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மன் இத்தாலி பெல்ஜியம் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு பனைப்பொருட்களை ஏற்றுமதி செய்யறாங்க இதனால இந்தியாவுக்கு ஒரு வருஷத்துக்கு இருநூறு கோடி ரூபாய்க்கும் மேல அந்நிய செலவாணி கிடைக்குதுன்னு சொல்றாங்க உள்நாட்டுல உணவில் பனைப் பொருட்கள் பெரிதும் கோவா கன்னியாகுமரி பெல்லாரி ஆகிய இடங்கள்ல விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படும்னு சொல்றாங்க இதுல வந்துட்டு கோவாதான் அதிகமா ஆஹ் சம்பாதிக்கிறாங்க உம் கோவா மாநிலத்தில அதிகமா சம்பாதிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம விவசாயம் கைத்தறிக்கு அடுத்த படியாக வேலை வாய்ப்பை கொண்டதாக பனை தொழில் விளங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆஹ் பல வகையான பயன்களை நெடுங்காலத்துக்கு தருவதால் பனையை கேட்டதை கொடுக்கும் தேவலோகத்து மரம் என துன்பங்கள் கூறும் கற் ஆஹ் கற்பக தருவிற்கு ஒப்பிடுவர் பனை மரத்தில் மொத்தம் முப்பத்தி நாலு வகை இருக்கிறது அதில் ஆண் பனை பெண் பனை கூந்தப்பனை தாலிப்பனை குமுதி பனை சாற்றுப்பனை ஈச்சம் பனை ஈழைப்பனை சீமைப் பனை ஆதம் பனை சித்திரிப் பனை உடலட்பனை ஆஹ் கிச்சிலிப் பனை குடைப்பனை இளம் பனை கூரைப் பனை இடுகு பனை தாதம் பனை காந்தம் பனை பாக்குப்பனை ஈரம் பனை சீனப் பனை குண்டுப் பனை அலாம் பனை ஆஹ் கொண்டைப் பனை ஏரிலைப் பனை ஏசறுப் பனை காட்டுப் பனை காதலிப் பனை வலியப்பனை ஆஹ் வாதப்பனை அழகுஅழகுப் பனை நிலப்பனை தம்பனை அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் பனையோட பேர் சொன்னேன் நீங்க சொல்லுங்க அஜயன் ஆமா ரஞ்சனா நீங்க நல்லா சிறப்பா சொன்னீங்க பனை மரத்துடைய முப்பத்து நாலு வகையுமே அழகா தெளிவா சொல்லிட்டீங்க அதே போல குணால் அவங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா

அது மட்டும் இல்ல பனைமரங்கள் மட்டுமல்லாமல் நிறைய இயற்கை சார்ந்த பொருட்கள் மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய எல்லா இயற்கையான பொருட்களையுமே வந்து நம்ம வெளிநாட்டுக்கு அள்ளி கொடுத்துட்டு நம்ம வந்து அவங்க நாட்டுல இருந்து ஆஹ் வரக்கூடிய குப்பைகளைதான் நம்ம பயன்படுத்தி வர்றோம் நம்ம யூஸ் பண்ற எந்த பொருளுமே வந்து தரமானதாகவும் இல்லை எல்லாத்தையுமே ஆஹ் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம இதுதான் தெம்பு இதுதான் சத்து அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு மாய தோற்றத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அது மட்டும்தான் தவிர்க்கறதான் இருக்கணும் ஆனா அப்படிதான் போகுது நான் அந்த காணக்கூடிய இடங்கள பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல இது வந்து பாத்தீங்கனாக்க ஆசிய நாடுகளில் பனைகள் அதிகம் காணப்படுகின்றன ஆசிய நாடுகள்ல தான் அதிகமா பனை மரங்கள் ஆஹ் காணப்படுகின்றன இப்போது வந்து பாத்தீங்கன்னா தற்காலத்தில் இந்தியா இலங்கை மலேசியா இந்தோனேசியா மியான்மர் தாய்லாந்து வியட்னாம் சீனா போன்ற நாடுகளில் ஆஹ் கொங்கு போன்ற மேற்கு ஆப்பிரிக்காவிலும் காணப்படுகிறது ஆஹ் ரஞ்சனா நீங்க தொடர்ந்து சொல்லுங்க ஆஹ் இப்ப வந்து ஆஹ் நான் வந்து பனையைப் பத்தி சொல்றேன் ஆஹ் பனையோட சிற்றினங்கள் பத்தி சொல்றேன் ஆஹ் என்னும் பேரினத்தில் வரும் சிற்றினங்கள் அத்தியோகம் ஆப்பிரிக்கா பனைமரம்

வடைவாசு மடகாசுவர் பனை பனை அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்லுங்க குணால் இதுலிருந்து தொடர்ந்து

ஆஹ் பனை பொருட்கள உற்பத்தி செஞ்சிருக்காங்க கூட சிக்கல்கள் இருக்கு அப்படின்றாங்க போதிய முதலீட்டின்மை தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைவு ஆகிய பெரும் சிக்கல்களை என சொல்றாங்க குறைந்த வருமானத்தையே நல்கும்நல்கும் நிலையில பனத் பனைத்தொழில் இருப்பதாக தொழிலாளர்கள் பெருமளவில் இருக்க முடியாமல் இத்தொழில் மெல்ல மெல்ல நலிந்து கொண்டு இருக்கிறதும் அப்படின்னு சொல்றாங்க எவ்வாறாயினும் பனைத்தொழில் பெருமளவு வேலை வாய்ப்பும் உணவு மற்றும் பணப்பொருட்களை உள்நாட்டில் வெளிநாடுகளிலும் தேவையற்ற ஆஹ் மலை அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி நான் மேல பாப்போம் ரட்சனா ஆஹ் குணால் நீங்க சொன்னது போலதான் பனை மரத்தோட தொழிலுக்கு சொன்னீங்க இந்த பனை மரத்த வச்சு சில பொருட்கள் தயாரித்து அதை சந்தைப்படுத்துவதிலே ஏற்பட்ட சிக்கல் இருக்குன்னு சொன்னீங்க நல்லா புரிஞ்சுது அதனாலேதான் இந்த பனை மரங்கள் வந்து அதிலே செய்யக்கூடிய பொருட்கள் வந்து ஆஹ் நம்மளால சந்தைப்படுத்த முடியலை அப்படிங்கிற மாதிரி நல்லா சொன்னீங்க ஆஹ் அதை தொடர்ந்து நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க உணவு மற்றும் உணவிலி பனை பொருட்களுக்கு உள்நாட்டில் வெளிநாட்டிலும் தேவை இருத்தல் வெள்ளிடை மழை பனங்கற்கண்டு போன்ற மதிப்புடைய உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதன் மூலம் முன்ன முன்னைய சிக்கல்களை வினை வடிவோடு எதிர்கொள்ள முடியும் என்பதை மார்த்தாண்டத்தில் உள்ள பனைத் தொழிலாளர் மேம்பாட்டுச் சங்கம் கண்டது பதநீரைக் கொண்டு வெல்லம் காய்ச்சுவதைக் காட்டிலும் பனங்கற்கண்டு தயாரித்தல் லாபம் உடையது என்று கண்டறியப்பட்டது இவ்இவ்வுற்பத்தியால் பனைத் தொழிலாளர்கள் வாழ்வும் தொழில் முறையும் வளர்ச்சியும் மேம்பட்டது ஐயாயிரத்துக்கு இடமிட்ட ஐயத்திற்கு இடமற்ற நிரூபணமானது உணவில் பபனை பொருட்களை உற்பத்தி செய்யும் அலகுகளை தோற்றுவிக்கும் பணியில் கூட்டுறவுத் துறையும் தன்னார்வ தொண்டர்களும் தனியார் தனியார்களும் ஈடுபட்டுள்ளனர் வடிவமைத்தல் உணவுப் பொருட்களை பரவலாக்கல் சரியான முதலீடு சந்தையிடுதல் சந்தையிடுதல் வசதிகள் ஆகியவை உணவின் பொருட்களின்

தும்பு கைவினைஞர்கள் வியாபாரிகள் ஆகியோர் அடங்குவர் இளமரங்கள் நீங்களாக பனையேற தகுந்த எல்லா மரங்களையும் பயன்படுத்தினால் தமிழகத்தில் மட்டும் மேலும் பத்து லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்பினை இத்தொழில் வழங்கும்

காட்டிலும் பனங்கற்கண்டு தயாரித்தல் வந்து லாபம் உடையது அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க உஉற்பத்தியாளர் பனத் தொழிலாளர் வாழ்வும் தொழில் துறையும் ஆஹ் வளர்ச்சியை மேம்படுத்துவது ஐயத்திற்கு இடமின்றி நிரூபணமானது அப்படின்னு சொல்றாங்க உணவில்ல பல பொருள்கள்ல உற்பத்தி செய்யும் அலகுகளை தோற்றுவிக்கும் பணியில கூட்டுற கூட்டுறவுத்துறையும் தன்னார்வ தொண்டங்கங்களும் ஆஹ் தனியார்களும் ஈடுபட்டுள்ளனர் அப்படின்னும் சொல்றாங்க ரட்சனா அஜயன் உங்களுக்கு ஏதுன்னு தெரியுமா ஆஹ் ஆமா குணால் நீங்க சொன்னது போலதான் இப்ப பனைமரத்தோட தொழில்களைப் பத்தி சொன்னீங்க நல்லா தெளிவா புரிஞ்சது

ஆஹ் தென்னை மரம் அப்படிங்கிறது இலங்கை இந்தியா போன்ற வெப்பமண்டல நிலப்பரப்புகளில் வளரும் மரம் ஆஹ் மரமாகும் தென்னையின் அனைத்து பகுதிகளும் பயன் மிக்கவை சிறப்பாக தேங்காய் தென்னிந்திய சமையலில் முக்கிய இடத்தை பெறுகின்றன தென்னை மரம் முப்பது மீட்டர் வரை வளரக்கூடியது இதற்கு கிளைகள் கிடையாது

ஆஹ் நான் வந்து பனையில இருக்கிற இன்னல்கள் சொல்றேன் இப்போ நம்ம பனைமரம் ஏறுவோம் யார் யாருக்கு பனைமரம் உங்களுக்கு ஏன் தெரியுமா அஜயன் ஏறி இருக்க அஜயன் ஏறி இருக்கேன் ரஞ்சனா ஆஹ் ஆஹ் நீங்க ஏறிருக்கீங்களா குணால் ஆஹ் சின்ன வயசுல ஏர்னது இப்ப எதுவும் ஏறுறது இல்லை இல்லை ஏறி இருக்கீங்களா

ஹம் அது எப்படி உங்களுக்கு ப பனைமரம் ஏறும் போது நீங்க எப்படி அதை பயப்படாம ஏறுவீங்க ஆஹ் அது வந்துட்டு கிழிக்கும் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அந்த பனங்காய்ன்ற ஒரு விஷயம் வர்றப்போ கண்டிப்பா அது யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க ஓ நமக்கு வேணும்னா கண்டிப்பா எறிதான் ஆகணும் வேற வழி இல்லை அதானே ஆஹ் அது வந்து ஒரு பனை மரம் ஏர்றதுக்கு அது ஒரு இன்னல் அப்படின்னு சொல்லுவாங்க பனங்கருக்குகள் பனமே மேரிகளுக்கு ஆஹ் மிகுந்த ஊறு விளைவிப்பவையாகவும் கூர்மையான அந்த முட்கள் போன்ற அமைப்புகள் அவ்வேலை பனைமர மேரிகளுக்கு இன்னல் தருகிறது

ஆஹ் நீங்க பாத்திருக்கீங்களா குணா பாத்திருக்கேன் ரட்சனா ஆஹ் அது மட்டும் இல்ல அந்த வெயில் காலத்துல விசிறி மட்டும் கூட அதுல இருந்து செய்வாங்க எதனால வந்து தென்னை மரம் ஓலைய போடுவாங்க இருந்தாலும் எதுக்கு பனைஓலையும் போடுறாங்க அதுதான் குளிர்ச்சி அதிகமா தரக்கூடியது அதான் சொன்னேன்ல இது வந்து அதிக தண்ணீதண்ணீர் வந்து உற்பத்தி பண்ணக்கூடியது ஆக்ஸிஜன் அளவு வந்து அதிகரிக்க கூடியது பனைமரம் அப்படீன்னு சொன்னாங்க ஆஹ் அதனால இந்த குளிரூட்டக்கூடிய பொருள் ரஞ்சனா ஆஹ் அப்படியா ஆமா ரஞ்சனா அவங்க குணால்னு சொன்னது போலதான் இதை வந்து குளுமையாவும் இருக்கும் இது ஒரு முக்கிய காரணம் என்னன்னா எளிமையா கிடைக்கும் எல்லா இடத்துலயுமே எளிமையா இருக்கும் அப்ப நானும் இப்ப செஞ்சிருக்கோம் அந்த மாதிரி வீடு கூரை போட்டிருக்கோம் எளிமையா கிடைக்கும் வெட்டிட்டு வந்து ஆஹ் புதைச்சு காய வச்சு ஆஹ் ஈஸியா எளிமையான முறையில இது பண்ண முடியும் தென்னை மரத்த காட்டிலும் இது வந்து எளிமையான முறையில கூரை போடுறதுக்கு கொஞ்சம் வாட்டமா இருக்கும் அதனால இது அதிகமா பயன்பாட்டுல இருந்துது ஆஹ் எனக்கு தெரிஞ்சு அதிகமா பனை மரத்துல வந்து ஒரு சில வீடுகள்ல போட்டிருப்பாங்க நான் பார்த்திருக்கேன் அது ஆனா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு சில பேரு வந்து வீட்டுல வந்து விசிறி செய்ய தெரியாதவங்க கூட ஒரு மட்டையை எடுத்திட்டு வந்து அந்த பனை அது நல்லா பச்சையா இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து வெட்டி அதை வந்து படிய வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு படிய வைக்கிறாங்கன்னா மட்டை வந்து இந்த அது என்னது விசிறியா அதை செய்யிறதுக்கு படிய வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்க வீட்டிலே யாராவது இந்த மாதிரி செஞ்சிருக்காங்களா குணால் உம் எங்க பாட்டி இருந்த வரைக்கும் செஞ்சாங்க அதுக்கப்புறம் யாரும் செய்யறதில்லை ரட்சனா இந்த பனங்கற்கண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த பனங்கற்கண்டு எதுக்கெல்லாம் நமக்கு வந்து உதவியா இருக்குன்னு சொல்ல முடியுமா

பனங்கற்கண்டு அது எதுக்கு நமக்கு பயனுள்ளதா இருக்கு நெஞ்சு சளி போக்குறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படீன்னு சொல்றாங்க அதாவது நம்ம நெஞ்சுல சளியெல்லாம் வெளிய எடுக்கும் முடிச்சிருவோம் அப்படின்ற சொல்லுவாங்க ரட்சனா ஆஹ் இந்த பனங்க பனைமரத்துல வந்து கல்லு எடுப்பாங்களா ஆஹ் எடுப்பாங்க ரட்சனா அது வந்துட்டு ஒரு மதுபானமாவும் செய்யறாங்க அதாவது கலப்படமற்ற மதுபானம் அப்படின்றாங்க ஆஹ் இது வந்து இயற்கையாவே கிடைக்கக்கூடியது ஆனா அது வந்து மதுபானமே கிடையாது அது ஒரு வகை பானம் மட்டும்தான் இது மதுபானம்ன்ற ஒரு விஷயமே கிடையாது ரட்சனா அஜயன் நீங்களும் அந்த பாபானத்தை அருந்திருக்கீங்களா அதைப் பத்தின நன்மைகள் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க ஆஹ் ஆமா ரஞ்சனா நான் இது வரைக்கும் அருந்தினது இல்லை அந்த மாதிரி அதை அருந்த பதநீர் அருந்திருக்கேன் ஆனா அந்த கள் அருந்துனது இல்லை அதோட நன்மைகள் வந்து இப்ப இருக்கக்கூடிய மதுவை காட்டிலும் பல மடங்கு நன்மை இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு முழுக்க முழுக்க தீங்கை தரவேண்டிய கரங்கள் தீங்கு தரக்கூடிய ஒரு பொருளாதான் இருக்குது அது வந்து நன்மைக்கு உள்ளதுதான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நானும் அதைப் பத்தி படிச்சிருக்கேன் நன்மைக்கு உள்ளதுதான் ஆனா நான் பருகனது இல்லை ரஞ்சனா

உப்பு நீரை தாங்கி வளரக்கூடியது நல்ல மழையும் சூரிய ஒளியும் கிடைக்கும் இடங்களில் இது நன்கு வளரும் அப்படின்னு சொல்றாங்க தென்னை வளர்ப்பை பத்தி சொல்றாங்க தென்னை வந்து உலகுல எண்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல வளர்க்கப்படுது தேங்காய் உற்பத்தி ஆண்டுக்கு அறுபத்தி ஒரு மில்லியன் டன்களாகும் இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் இந்தியா ஆகிய மூன்று நாடுகளே இப்போது முன்னணியில் இருந்து வருகிறது இந்தியாவில் தமிழகம் கேரளா கர்நாடகம் மற்றும் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் தென்னை அதிக அளவில் வளர்க்கப்படுது சொல்றங்க தென்னையிலிருந்து பெறப்படும் பயன்கள் பத்தி நீங்க சொல்லுங்க குணால் ஆஹ் கண்டிப்பா பத்தி நான் சொல்றேன் ஆஹ் இப்போ விவசாயம் வளர்க்கும் மரங்கள்ல தென்னை மரம் ஒன்று அதாவது தினமும் விவசாயிகளை கைமாறு செய்கிறது அப்படீன்னு சொல்றாங்க தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா பல வகை உண்டு குட்டை நெட்டை மற்றும் இளநீர் ரகங்கள் என்று சொல்றாங்க அரசாங்கம் மற்றும் தனியாரகங்கள்ல அதிகம் இருக்கணும்ன்றாங்க தென்னை எல்லா வகை மண்ணிலும் வளரக்கூடியது அதாவது இருக்கிற எல்லா வகை மண்ணிலும் அது வளரும் ஆஹ் செம்மண்ணா இருக்கட்டும் வண்டல் மண்ணா இருக்கட்டும் கரிசல் மண்ணா இருக்கட்டும் அதுலயும் வளரும் அப்படின்றாங்க ஆஹ் தென்ன நடவு செய்யும்போது விடவேண்டிய இடைவெளி குறைந்த மரத்திற்கு மரம் இருபது அடி அதிகபட்சம் முப்பது அடி இருக்குமாறு அப்படி நட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் ரட்சனா அஜயன் உங்களுக்குத் தெரிஞ்சுமா ஏதாவது ஆஹ் ஆமா குணால் நீங்க சொன்னது போலதான் தென்னை மரங்கள் வளர்ப்பதற்குன்னு முறை இருக்கிறது அதுபடிதான் வளர்ந்தால்தான் அது விரைவாக வளர்ந்து நமக்கு நன்மையைத் தரும் அவங்க ரஞ்சனா சொன்னது போலதான் வளரியல்பு பத்தி நல்லா சொல்லிருந்தாங்க அது எந்த மாதிரி மண்ணுல வளரும் எந்த மாதிரி தண்ணி வவரும் சூரிய ஒளி இருந்தாதான் எந்த ஒரு தாவரமும் வளரும் அதுலயும் வந்து இந்த தென்னை மரத்துக்கு சூரிய ஒளி ரொம்பவும் அவசியமானது நான் இதனுடைய இதுல இருந்து வரக்கூடிய அந்த பயன்களைப் பத்தி சொல்றேன் குணால் கேட்டுக்கங்க பஸ்டு இளநீர் தென்னை மரத்திலேயே நமக்கு நம்ம கோடை காலம் ஆரம்பிச்சுட்டாலே நம்ம முதல்ல ஞாபகம் வர்றது இளநீர் ஆனா இப்ப அப்படி நேர் எதிரா போய்விட்டது இளநீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம யோசிக்கவே மாட்டோம் கடைக்கு போறது ஏதோ ஒரு குளிர்பானம்

தேங்காயில் இருந்து கிடைக்கும் புரத அமைப்பு மனித உடலுக்கு மிகவும் ஏற்றது அதுல இருக்கக்கூடிய புரதச்சத்து வந்து மனித உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தேங்காய் பாலை வச்சு சமைக்கலாம் தேங்கா பால்மா தேங்காய் பூ அதெல்லாம் வந்து சமையலுக்கு அது உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு அவ்வளவு ஒரு ஒரு நன்மை தரக்கூடியதா இருக்கு குணால் ஆஹ் அடுத்து நீங்க உங்க உங்கள தெரிஞ்சவங்க சொல்லுங்க ஆஹ் தேங்காயை சொன்னீங்க தேங்காயில வந்து தேங்காய்ப்பால் இந்த ஆப்பம் இதெல்லாம் போடும்போது தேங்காய் பாலை வந்து வெறும் இதா குடிக்க முடியலை சில பேருக்கு வந்து ஓமட்டும் ஆஹ் வெறும் இதை குடிக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க வயிறு புண்ணா இருக்கு அல்சரா இருக்கறதுனாலே சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தேங்காய் பாலை வந்து காலையில வெறும் வயித்துல அடிச்சு குடுத்தோம் அப்படின்னா அவங்க உடம்புக்கு அப்படியே நல்லது தேங்கா பால்ல இருக்கிற அந்த சத்து வந்து

மருத்துவ ரீதியா இருந்திருந்தேன் அப்ப என் என்னோட மூக்கு வழியா டேப் அந்த ஆஹ் ஒண்ணு போட்டாங்க அப்போ வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தப்போ எனக்கு வந்து உடம்புல புண்ணா ஆயிடுச்சு அப்போ இந்த தேங்காய் எண்ணெய் இது பால் எல்லாம் எனக்கு வந்து உதவிகரமா இருந்துச்சு இதுல வந்து இனிப்பு பண்டம் செய்வாங்க என்னன்னா ஆஹ் தேங்காய் கேக் அப்படிம்பாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க

அப்புறம் தெலுவு கருப்பட்டி கல்லு திருட்டை அப்படின்னு சொல்றாங்க நீர் ஆஹ் நீர் உணவு உண்ண பயன்படுத்தப்படுவது பொட்டு சக்தியாக பயன்படுத்தப்படுது இது இப்போது மரக்கன்றுகளை வளர்க்க ஆஹ் சிறப்பாக பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க தென்னை ஓலை சொல்லிட்டு இருந்தல்ல தென்ன ஓலை வந்து ஆஹ் அந்த ஓலை எல்லாம் எடுத்து ஆஹ் அந்த குளம் இல்லைன்னா ஆறு தண்ணி நிறைய ஓடிருக்க பகுதி இல்லைன்னா தண்ணி நிக்கிறே பகுதியில கொண்டுபோய் ஊற வைப்பாங்க ஒரு ஒரு வாரம் ஊற வைப்பாங்களோ என்னமோ தெரியலே ஊற வச்சதுக்கு அப்புறம் அது நல்ல ஒரு

ஆஹ் தண்ணி ஓடுற அந்த இடத்துல வச்சோம்ன்னா கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நாள் மட்டும் ஊறுச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அருவா இல்லைன்னா அந்த இதை வச்சு

ஆஹ் ரஞ்சனா நல்லா சிறப்பா சொன்னீங்க இந்த தேங்காய் உடைய இதோடைய நன்மைகள் எல்லாம் நல்லா சொன்னீங்க மட்டை பின்னுவாங்க விளக்கமாறு செய்வாங்க உடம்எல்லாமே நல்லா சிறப்பா சொன்னீங்க உங்களுடைய மருத்துவ உதவிக்கு இது சிறப்பா இருந்துச்சுன்னு சொன்னீங்க சிறப்பு சிறப்பு அடுத்த குணால் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் சொல்லுங்க

இப்போ இந்த கன்றுஅப்படீன்னு சொல்றாங்க இது எப்படின்னா அதாவது குறைஞ்சது ஒரு அ அஞ்சு அடியிலேயே காய் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஹைபிரிட் வகை தென்னை மரம் அப்படின்றாங்க அதாவது ஒரு மாதம் கழித்து புது குருந்தோலை வர ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க மூன்று வருடம் முதல் காய்ச்சல் ஆரம்பிக்கும் மாதம் ஒரு பாலை வெளிய வரும் அப்படின்னு சொல்றாங்க தென்னைக்கு சிறுவயது முதலே கற்பூர கரைசல் தெளித்து வந்தால் எந்தவ எந்தவித வண்டு தாக்குதலும் வராது ஓலைக்கல் கரும்பச்சை நிறத்துல திடமாக இருக்கும் அப்படீன்னு சொல்றாங்க பதினைந்து நாள் இடைவெளியில வேறு கற்பூர கரைசல் ஊற்றினால் வேர் சம்பந்தமான நோய்கள் முற்றிலும் தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தென்னையே அதிகம் தாக்கும் நோய்கள் வாடல் நோய் காண்டாமிருக வண்டு தாக்குதல் சிகப்பு கூன் வண்டு தாக்குதல் சிலந்தி முதலியவை கற்பூர கரைசல் மாதம் ஒருமுறை வேரில் அளிப்பதன் மூலம் வண்டு தொல்லையிலிருந்து முற்றிலும் மீளலாம்

ஆஹ் அஜயன் உங்களுக்கு ஏதுன்னு தெரியுமா ஆஹ் குணால் நீங்க ஆஹ் நல்லா சொன்னீங்க குணால் அதோடைய இப்ப வந்து இந்த நெட்டை குட்டை குட்டை ரகம் நெட்டை ரகம்ன்னு சொல்லி சொன்னீங்க இப்ப எல்லாமே ஹைபிரிட் போயிடுச்சு

விரைவா மூன்றிலிருந்து நாலு வாரங்கள் மூன்றிலிருந்து நான்கு ஆண்டுகளுக்குள் காய்க்கறதுக்காக சொன்னீங்க நல்லா இருந்துச்சு பத்தி நான் அதோட பயன்களை சொல்லிட்டு இருந்தேன்ல அதுல விடுபட்டதை சொல்றேன் ஆஹ் இது இந்த தென்னை மரம் வந்து மரத்துக்காகவும் பயன்படுது ஆஹ் மர ஜாமான்கள் இந்த பலகைகள் எல்லாம் செஞ்சு செய்வாங்க அதே போல விறகுக்கும் தே உதவுது அடுத்தது கொச்சி மட்டை கொச்சி மட்டையிலிருந்து பெறப்படும் தேங்காய் நாரிலிருந்து கயிறு தயாரிக்கலாம் ஆமா அந்த குறுத்தொகையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அது பேர் தெரியலே கொச்சி மட்டை குறிப்பிட்டு இருக்காங்க அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நார் எடுக்கலாம் நார் எடுத்து அதை கயிறாவும் செஞ்சுக்கலாம் அடுத்தது பாத்திரங்களைக் கழுவ நெருப்பு மூட்டப் பயன்படுகிறது ஆமாம் பாத்திரம் கழுவறதுக்கு வைக்கோல் அல்லது இந்த இதைவச்சு தான் பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க ஆனா இப்ப அதை யூஸ் பண்ணா நம்ம நாகரிகம் இல்லாத குடும்பம் அப்படிங்கற ஒரு கற்பனையில வந்துட்டோம் அவங்க அந்த கடையில விக்கக்கூடிய அந்த நார்களை வாங்கித்தான் இந்த பாத்திரத்தை கழுவணும் அப்படிங்கிற ஒரு மாயை பிம்பத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோம் இப்படித்தான் எல்லா ஊர்லயும் செஞ்சுட்டு இருக்காங்க

குறுக்கு அந்த அதுல இருந்து வர குருத்து தோரணங்களுக்கு பயன்படுத்த படுகிறது மரபு மருத்துவம் ஆமா அப்ப எல்லாம் வந்து திருமணங்கள்ல இந்த இந்த இந்த இதைதான் வந்து தோரணங்களுக்கு பயன்படுத்துவாங்க இப்ப அப்படி இல்லை ரெடிமேடா ஒரு பந்தல போட்டுக்கிட்டு வேலையை முடிச்சிட்டு போயிடுறாங்க அடுத்தது தேர் போன்ற தானே செயல்கள் விளையாட்டு பொருட்கள் ஆமாம் அந்த பொருட்களுக்கும் பயன்படுத்துவாங்க ரஞ்சனா நீங்க தொடர்ந்து உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க ஆஹ் இப்போ நம்ம தென்னை மரம் வந்து எது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி இருந்தோம் இது எத்தனை வகையான

நம்ம வந்து தேங்காயை வந்து உற்பத்தி பண்ணாலும் தேங்காய் எண்ணெயிலேயே அவங்க வந்து எல்லாமே செய்யறாங்க

காரணமா குணால் ஆஹ் இதோட நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நெனைக்குற தெரிஞ்சது தெரியாது என்னமோ சொல்லிட்டோம் இதோட முடிச்சுக்கலாம் நன்றி ஆஹ் அஜயன் நன்றி